எச்டிஎம்எல் பார்ம் ஐ இங்கே உருவாக்கிவிட்டோம்
அது சப்மிட் ஆகும்போது போஸ்ட் வேரியபிள் மூலம் டேட்டா புரோசெஸ் செய்யப்பட்டதையும் நிர்ணயம் செய்தோம்
அடுத்து இந்த டியூட்டோரியல் க்காக சிலcondition களை சோதிக்கலாம்
முதலில் ஸ்ட்ரிங் லெங்த் எனலாம்
முதலில் நேம் மற்றும் மெசேஜ் இருக்கிறதா என சோதிக்கலாம்
இவை இருக்கிறனவா என சோதிக்கலாம்
அவை இருக்கும் வரை அவற்றுக்கு ஒரு உண்மை மதிப்பு இருக்கும்
மேலும் நாம் இங்கே பயன்படுத்துவது ஆண்ட் ஆப்பரேட்டர் அதாவது இஸ் திஸ் ட்ரூ ஆண்ட் இஸ் திஸ் ட்ரூ
இவை ட்ரூ எனில் இந்த கோடு ஐ எக்ஸிக்யூட் செய்யலாம்
இல்லையானால் இந்த ஸ்கிரிப்ட் இயக்கத்தை நிறுத்தி யூ மஸ்ட் enter ஆ நேம் ஆண்ட் மெசேஜ் என்பேன்
மேலும் அதற்கு வலுவூட்ட அண்டர்லைன் செய்யலாம்
நம் ப்ளாக் ஒஃப் தே கோடு இனுள் இது ட்ரூ எனில் இன்னொரு சோதனை செய்வோம்
ஆகவே இங்கே இருப்பை சோதித்தோம்
மேலும் இங்கே இன்னொரு சோதனையை இயக்கலாம்
அதை எப்படிச் சொல்வது
லெங்த் செக் என்போம்
ஆகவே இதை லெங்த் செக் என கமெண்ட் செய்கிறேன்
நேம் என்போம்
அல்லது string லெங்த் பங்ஷன் ஐ பயன்படுத்தி லெங்த் ஒஃப் தே ஸ்ட்ரிங் என்போம்
நேம் இன் string லெங்த் நம் அதிக பட்ச நீளமான 20 க்கு அதிகமா குறைவா அல்லது சமமா என்று பார்க்கலாம்
இங்கே எந்த எண்ணும் இருக்கலாம்
மேலும் messageஇன் string லெங்த் 300 கேரக்டர்ஸ் க்கு அதிகமா குறைவா அல்லது சமமா என்றும்
இங்கேயும் எந்த எண்ணும் இருக்கலாம் பின் இந்த ப்ளாக் ஒஃப் கோடு ஐ எக்ஸிக்யூட் செய்யலாம்
இல்லையானால் நாம் சொல்வது மாக்ஸ் லெங்த் போர் நேம் இஸ் 20 ஆண்ட் மாக்ஸ் லெங்த் போர் மெசேஜ் இஸ் 300
300 மற்றும் 20 ஐ வேரியபிள் களில் சேமிப்பது இன்னும் நல்லது
அவற்றை இங்கே அமைக்கலாம்
ஆகவே சொல்லக்கூடியது நாமெலென் ஈக்வல்ஸ் 20 மற்றும் மெசேஜிலன் ஈக்வல்ஸ் 300
பின் இதை இங்கே அமைக்கலாம்
ஆகவே நாமெலென் அங்கே
அடடா நாமெலென் அங்கே
மற்றும் இங்கே சொல்வது
அதை திருப்பி வைக்கலாம் மற்றும் இங்கே சொல்வது மெசேஜிலன்
கீழே இங்கேயும் இவற்றை மாற்றலாம்
ஆகவே சோதிக்கும் போது இவை டைனாமிக் ஆக மாற்றப்படும்
ஆகவே இங்கே சொல்வது மெசேஜிலன்
சோதிக்கலாம்
நாமெலென் அதிகபட்சம் 20 கேரக்டர்ஸ்
ஆகவே இங்கே அதிகபட்சம் 20 கேரக்டர்ஸ் மட்டுமே enter செய்யலாம்
ஆகவே அலெக்ஸ் இங்கே
மெசேஜ் இல் இன்னும் கொஞ்சம் இட்டு 300 கேரக்டர்ஸ் க்கு மேல் ஆக்கலாம்
இதை கோப்பி பாஸ்டே செய்து
அது இப்போது 300 கேரக்டர்ஸ் க்கு மேல் இருக்கும்
ஆகவே செண்ட் மே திஸ் பட்டன் ஐ சொடுக்க இந்த மெசேஜ் கிடைக்கும்
தே மாக்ஸ் லெங்த் ஒஃப் தே நேம் இஸ் 20
இங்கே இட்ட வேரியபிள் அதுதான்
மேலும் இதற்கு அதிகபட்ச லெங்த் 300 அது இங்கிருந்து எடுத்த இன்னொரு வேரியபிள்
இங்கே சோதித்து வேரியபிள் ஐ இங்கே எச்சோ ஆட் செய்கிறோம்
எல்லாம் சரியாக இருந்தால் யூசர் க்கு எமெயில் ஐ அனுப்புவோம்
இதை மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன்
இங்கே அட்ரெஸ் மற்றும் சப்ஜெக்ட் லைன் இங்கே உள்ளது
இவற்றை இங்கே கீழே கொண்டு வரலாம்
ஆகவே இவைதான் நாம் அமைக்கும் வேரியபிள்ஸ் எமெயில் அனுப்ப தேவையானதும் கூட
மேலும் இருப்பது
ப்ரோம் எனலாம்
ஆனால் அது எமெயில் அட்ரெஸ் ஏதான்
ஆகவே நேம் ஏற்கெனெவே இருக்கிறது
மேலும் தேவையானதுmessage மட்டுமே
அது இங்கே இருக்கிறது
கூடுதலாக கொஞ்சம் ஹெடர் இன்பார்மேஷன் தேவை
அதை சீக்கிரத்தில் காட்டுகிறேன்
இப்போதைக்கு மெயில் பங்ஷன் க்கு போகிறேன்
மெயில் பங்ஷன் பின் வரும் படி மெயில் மற்றும் சேர்க்க வேண்டிய முதல் வேரியபிள் யாருக்கு இந்த தகவல் போக வேண்டும் அதாவது டோ
ஆகவே டைப் செய்வது டோ
பின் எமெயில் இன் சப்ஜெக்ட் அது வெறுமே சப்ஜெக்ட்
அது இங்கே
பின் இருப்பது எமெயில் இன் பாடி
ஆகவே பாடி
இங்கே சொல்வது
பாடி ஈக்வல்ஸ்
பின் வருவன
இந்த எமெயில் வருவது நேம் இடமிருந்து
ஆகவே நேம் ஐ எமெயில் பாடி இல் அமைக்கலாம்
பின் பேக்ஸ்லாஷ் ந் அதாவது புதிய லைன் ஆகவே அது 2 நியூ லைன்ஸ்
அடுத்து எச்சோ ஆட் செய்வது சேர்க்க வேண்டிய மெசேஜ் ஐ
ஆகவே பாடி இல் உள்ளது ஜெனரிக் மெசேஜ்
பார்ம் இல் புரோசெஸ் செய்த யூசர்ஸ் நேம் பின் இரண்டு நியூ லைன்ஸ் பின் நம் பார்ம் இல் இங்கே உள்ளிட்ட மெசேஜ்
ஆகவே இவற்றை நீக்கலாம்
இது நன்றாக இருக்கிறது
மெயில் பங்ஷன் எப்படி வேலை செய்யும் என நினைக்கலாம்
ஆனால் எமெயில் பிஎச்பி சுலபமானதே
ஆனால் நடைமுறையில் எமெயில் ஐ அனுப்பும்போது சில பிரச்சினைகள் எழும்
ஒரு எச்சரிக்கை வருகிறது
மெயில் பங்ஷன் செண்ட் மெயில் ப்ரோம் பிஎச்பி டாட் இனி இல் செட் செய்யப்படவில்லை அல்லது கஸ்டம் From ஹெடர் ஐ காணவில்லை
செண்ட் மெயில் ப்ரோம் ஐ என் இனி
இல் அமைக்கவில்லை
அது தவறு
ஆகவே அதை கைமுறையாக செய்ய வேண்டும்
இதெல்லாம் செய்தபின் இன்னொரு எர்ரர் வரும்
அதை சரி செய்வது குறித்து அடுத்த பகுதியில் பார்க்கலாம்
மேலும் வரும் எரர்ஸ் குறித்தும் பார்க்கலாம்
அடுத்த டுடோரியலில் சந்திக்கலாம்